இந்த இடத்துல நெறைய மரம் செடி கொடிகள் இருக்கு.

இது ஒரு கார்டன் மாதிரி இருக்கு.

முன்னாடி ஒயிட் கலர் ஒரு ஸ்டாச்சு ஒன்னு இருக்கு.

பெட்டுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு.

அதுக்கு பின்னாடி ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த எடோ ஃபுல்லா கல்லால செஞ்சிருக்காங்க.

அவருக்கு அவரோட டேபிள்ல ஒரு பாட்டல் இருக்கு.

ரெண்டு போட்டோ இருக்கு அங்க பெருசா.

அவருக்கு பின்னாடி நறயா கல் இருக்கு.

நறைய வெஜிடேபுள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு.

ஃப் பெட் ஷீட் வந்து எல்லோ கலர்ல இருக்கு.

ஒரு பெரிய மலை ஒன்று இருக்கு.

இந்த எடத்துல நறைய டேபிள் அப்பறோ நறைய சேர் இருக்கு.

மக்கள் அங்க நறைய பேர் இருக்காங்க.